அதுல கிரீன் கலர்ல ஹோட்டல் தமிழ்நாடுனு எழுதிருக்காங்க.

இது ஒரு பப்ளிக் ப்ளேஸ் இங்க நெறைய கடைங்க இருக்கு.

அதுல ஒருத்தர் நின்னுட்ருக்காங்க ஒருத்தர் உக்காந்துட்ருக்காங்க.

அவங்களுக்கு மேல லைட் கிரீன் கலர்னு சாயோ இருக்கு.

தண்ணி வத்தி போன மாதிரி இங்க எடோ இருக்கு.

லெஃப்ட் சைடுல மூணு காடேஜஸ் இருக்கு.

இங்க ஒரு ஆறு இருக்கு ஆத்துக்குள்ள ஒரு குட்டி பாற ஒன்னு இருக்கு.

ரைட் சைடுல இருக்க குட்டி மரத்து மேல ஒயிட் கலர் லைட் மாதிரி இருக்கு.

அதுக்கு பின்னாடி இருக்க ரேக்ல வாட்ச் இருக்கு.

இங்க நெறையா மரங்க இருக்கு கீழ பில் இருக்கு.

அதுல ஒருத்தர் உக்கான்ட்ருக்காங்க அவங்க ஃபேஸ் பிளர்ரா இருக்கு.

நடுல ரெட் கலர் பூக்கள் உடைய செடிங்க வெச்சிருக்காங்க.

கார்க்கு முன்னாடி கிரீன் கலர் வீடு ஒன்னு இருக்கு.

கப்பல் குள்ள நறைய பேர் இருக்காங்க.

இது ஒரு உடற்பயிற்சி செய்யக்கூடிய இடம் ஜிம் .

அவரோட ஃபேஸ் பிளர்ரா இருக்கு அவருக்கு பின்னாடி ஒருத்தர் நின்னுட்ருக்காங்க.

அதுல டீ எலைங்கள வெச்சு டீ தூள் தயாரிக்கற எடோ.

இங்க பிளாக் கலர்ல டி_வி ஒன்னு இருக்கு.

அங்க ஒரு கட்லு இருக்கு அதுக்கு மேல பெரிய மெத்த இருக்கு.

ரைட் சைடு தலைகானிக்கு முன்னாடி பிளாக் கலர் பாக் ஒன்னு இருக்கு.

அவங்களுக்கு பின்னாடி திக் ப்ளூ கலர் ஷர்ட் போட்டுன்னுருக்காங்க.

அதுக் பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருக்கு.